அதன் பின் வந்த அனைத்து புத்தகங்களையும் பதிவிட்டுள்ள கிரேக்க மொழி யில் உள்ள தேசத்திலே அவர் சென்றுள்ளார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் பண்டைய கிரேக்க சமூக த்தை நாம்ஓர்கிரேக்கம் என்று குறிப்பிடுகிறோம் அந்த காலத்தில் அவர்களிடையே மலர்ந்திருந்த பல துறை வளர்ச்சியே அதற்கு காரணமாக விளங்கியது இலக்கியம் மருத்துவம் கணிதம் உயிரியல் தத்துவம் தர்க்கவியல்கள் வாழ்வின் லட்சிய ங்களைப்பற்றி நெறி என்றென்றைக்கும் கருத்துக்களை தெரிவிக்கப்பட்டது என்பது ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் அடைந்திருந்த முன்னேற்றம் அவ்வளர்ச்சியை குறிப்பிடுகிறது கிமு முண்ணூற்றி நாற்பத்தி இரண்டில் அரிஸ்டோ மசியுடன் ஹெர்சடெட்லில் பெல்ஸாவுடன் நகரில் அலக்ஸாந்தவுடன் ஆகியவரை பணியாற்றி அரசியலில் வெற்றிப்பட்டுள்ளனர். ஹம் good morning mamAtoBservice க்கு call பண்ணிருக்கீங்க என்ன help mam பண்ணறது?

ஆஹ் okay mam நீங்க எந்த மாதிரி சொல்றீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு நாங்க செஞ்சி குடுத்துடுவோம் okay ங்ளா okay mam four to five KG ல black forest ல வேணுங்களா? okay mam செஞ்சிடலாம் mam first of all என்ன date என்னானு எங்களுக்கு event அது தெரிஞ்சிக்கலாமா? twenty-seventh ஆ okay mam one second so free ஆ இருக்கா இல்லையா check பண்ணிக்கறேன் சரிங்களா

hello ஆஹ் okay mam free தா mam இருகாங்க okay செஞ்சிடலம் ஒன்னும் பிரச்சனை இல்ல mam.

ஆஹ் okay mam பண்ணலாம் mam அப்போ

ஆஹ் பண்ணலாம் mam actual லா உங்களுக்கு என்ன மாதிரி food வேணும்னு நீங்க சொன்னிங்கனா அந்த மாதிரி நாங்க arrange பண்ணி குடுத்துடுவோம் mam.

mam நாங்க எல்லாமே இங்க best டாதா mam இது பண் so உங்க choice mam. உங்களுக்கு எந்த மாதிரி ஆஹ் okay mam இப்போ meals னு பாத்தீங்கனா உங்களுக்கு rice, சாம்பார், ரசம், அப்பளம் and பொரியல் ஒரு கூட்டூ ஆஹ் மோர், கார குழம்பு, பாயாசம், வட plus one சப்பாத்தி குருமா. okay ங்களா one meals ல ஆஹ் one meal special meals னால இது வந்து two hundred ஆகும் சரிங்களா இதுவே variety rice ல variety rice ல எந்த மாதிரி mam வேணூம் உங்களுக்கு எப்படி? tomato rice அந்த மாதிரி கேக்கறீங்களா இல்ல? okay mam பிரியாணி மட்டும் வேணுங்களா இல்ல அதுக்கூட இன்னும் வேற specific ஆ வேற எதுனாச்சும் சொல்றீங்களா? its okay mam இபோ dessert ஒரு dessert ஒரு பிரியாணி ஒரு raitaplus எதுனாச்சும் ஒரு sixty-five அந்த மாதிரி பண்ணிங்கனா அது வந்து two hundred கிட்டதா mam வரும் so both

okay எல்லாரும் meals லாம் daily சாப்பிடறதுதா mam இதுனா கொஞ்சம் different ஆ இருக்கும் dessert, பிரியாணி, sixty, பச்சடி அந்த மாதிரி இதுன different ஆ இருக்கும். melas னா everyday எல்லாரும் வீட்ல சாப்பிடறதுதா mam as usual லாதா இருகும். அது variety rice ல எந்த மாதிரி எந்த rice வேணும்னு சொல்லுங்க mam. veg பிரியாணில mushroom அஹ் பண்ணீர் அஹ் baby baby corn ஆஹ் அஹ் இல்ல வெறும் plain okay mam சரி mam so இது வந்து confirm பண்ணிட்டீங்களா so morning வந்து இட்லி, தோச, பொங்கல் okay ங்க்லா வட.

ஆஹ் okay mam so இட்லி, பூரி, பொங்கல், பூரி என்ன mam குருமா மாதிரி வேணுமா இல்ல potato இது potato gravy மாதிரி வேணுமா? இல்ல நீங்க exact ஆ forty members அஹ் அந்த forty members அஹ் correct ஆ சொல்லிருங்க mam.

okay mam non vegetarian வேணுங்களா mam? சரிங் mam mam actually உங்கள்து mail ID அனுப்பறீங்களா? உங்க mail ID நீங்க சொன்னீங்கனா நா உங்க mail க்கு அனுப்பறேன் mam menu. so நீங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அது பாத்து சொல்லிடுங்க. அந்த cake கூட எனக்கு அனுப்பிச்சிட்டீங்கனா நாங்க அது பாத்து இது பண்ணிப்போம். இல்ல இல்ல mam. சொல்லுங்க நா இப்போ mail இது பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ அனுப்பிச்சுட்டுடறேன். நீங்க பாத்து இப்போ சொல்லிடுங்க இன்னைக்கு. okay ங்களா okay mam சொல்லுங்க உங்க mailID

Okay mam. நா send பண்ணிட்டேன் பாருங்க mam non veg varieties உங்களுக்கு என்னென்ன வேணுனு நீங்க பாத்துக்கோங்க. பாத்துட்டு select பண்ணி எனக்கு அப்டியே அத அனுப்ச்சுட்டுருங்க. அப்டியே அந்த cake கூட எனக்கு அனுப்ச்சிட்டீங்கனா நான்

okay okay mam. இப்போ நா உங்களுக்கு message அனுப்ச்சிருக்கேன்ல mam so நீங்க அத open பண்ணி என்ன menu பாத்துட்டு அதுலயே எனக்கு அனுப்ச்சுட்டுருங் mam கொஞ்சம்

okay mam one second mam நா check பண்ணிக்கறேன். ஆஹ் okay mam பாத்துட்டேன் mam இருங்க mam நா கேட்டுக்கறேன் இந்த மாதிரி செய்ய முடியுமா எப்படினு okay ங்களா hello ஆஹ் okay mam செஞ்சிருவாங்க. நீங்க menu select பண்ணிட்டீங்களா mam?

mam எவ்ளோ KG வேணும் mam cake உங்களுக்கு?

சரி okay okay mam. சரி mam இந்த menu வந்து எத்தினி பேர்க்கு mam check பண்ணனும்? Okay mam so three so three time ம் forty members க்கு பண்ணிரலாமா mam? சரிங்க mam okay mam so வந்து KG வந்து fourKG பண்றோம் mam cake okay ங்களா? ரொம்ப பெருசா பண்ணாலும் photo ஒரு மாதிரி இதாய்டும் சரிங்களா?

அதா mam உங்களுக்கு நாங்க quotation மாதிரி send பண்ணிடறோம். incase அதுல எதுனாச்சும் doubt இருந்தா நீங்க எங்களுக்கு call பண்ணி இது பண்ணிக்கலாம் okay ங்களா mam?

உம் okay mam வேற எதுனாச்சும் இருக்கா mam உங்களுக்கு

சொல்லுங்க movies அ பத்தி நீங்க என்ன நெனைகிறீங்க இந்த movies ல இருந்து நீங்க என்னனென்ன கத்துருகீங்கங்க இப்ப recent அ பாத்தீக்ங்கனா நல்ல கருத்துகள் உள்ள movies உம் வந்துட்டு இருக்கு Plus அந்த காலத்து movies லான் பாத்தீங்கனா வந்து இந்த அளவுக்கு வந்து negativities வந்து யாருக்கும் இருக்குறது இல்ல இல்லீங்களா இப்பொ recent வர்ர படங்கள் பாதீங்கனா இப்பொ இருக்ர movies ம் நல்ல படியாதான் எடுக்குறாங்க directers வந்து நல்ல படியா தான் எடுத்துட்டு தான் இருக்காங்கஇதொ இது பத்துன கருத்து என்ன உங்க கருத்து உங்களொட கருத்து என்ன

அன் நல்ல top leading ல இருந்தாங்க அதுனால அந்த மனுஷங்களுக்காக பாத்தீங்கனா அந்த movies நல்ல ஓடும் அதான் அவங்கள பத்தி இது தான் சொல்றீங்க பதிவூ பண்றீங்க இல்லீங்கலா

ஹரிப்ரியா line ல இருக்கீங்களா ஆமா அந்த காலத்து movie ங்கிரது போது இப்ப இருக்குற movies ம் வ்ந்து அப்டி உண்மை யா இருக்கலான் இப்ப சமீப காலத்துல இந்த love today நு ஒரு movie பாத்தீங்களா ஹரிப்ரியா love today நு ஒரு movielove today அப்டினு ஒரு recent ஒரு movie வந்துருக்கு இல்லீங்கலா பாத்தீங்களா அதுல சொல்ற கருத்துகள் எல்லாம் நீங்க பாத்தீங்களா பாத்தீங்களா ஹரிப்ரியா எதுனால நீங்க ஒரு movie ய வந்து நீங்க என்ன கருத்து சொல்ல ஒரு movie ய வந்து என்ன மாரி concept இருந்தா நீங்க அத ஒத்துக்குவீங்க ஹரிப்ரியா

புரியுது புரியுது but ஆனாலும் இந்த காலத்துல எடுக்கு movies

அந்த movies ம் வந்து இவ்ளோ பக்காவ எடுக்கமுடியு அப்படீங்றதுக்கு வந்து ஒரு உதாரணமா அந்த படம் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இதபத்தி நீங்க என்ன நினைக்குறீங்க அதோட கருத்து கருத்துகள் பாத்தீங்கனாலும் சரி கதைகளின் அடுத்து part two வருது இல்லிங்கலா அத பத்தி என்ன நெனைக்கீறிங்க இந்த கதைய பத்தி பொன்னியின் செல்வன் கதை நீங்க படிச்சுருக்கீங்ககளா Ok ok நீங்க வெனா search பன்னி படிக்குர ஆர்வம் இருந்ததுனா இந்த movies பத்தி நீங்க தெரிஞ்சுக்கனும் எண்ணம் இருந்தா நீங்க தெரிஞ்சுக்களாம் ஹரிப்ரியா இவ்லொ interested இருக்கீங்க இந்த movies காஹ அப்டினா இந்த movies லா இவ்லொ interested ஆ

ஆமா ஆமாங்க ஹரிப்ரியா கருத்துகள் நல்லா தான் இருந்தது அதுகான பொட்டு இருந்த நகைகள் எல்லாம் பாத்தீங்கனா கூட அந்த காலத்து மாரியே வடிவமைச்சுருக்காங்க அந்த makeup sensing பாத்தீங்கன correct ஆ accurate ஆ இருந்தச்சு அத note பன்னீங்களா ஹரிப்ரியா அந்த movie வர்ர எல்லாமே அந்த இடங்களும் சரி அப்டியெ அமைச்சுருந்தாங்க

ஒரு movie release ஆக போகுதுனா என்ன concept ஆ இருந்தா நீங்க போய் theatre ல படம் பாப்பீங்க ஹரிப்ரியா

ஒ நீங்க அப்ப அந்த movie ய வந்து theatre ல போயி பாத்துருக்கீங்க அப்டி தான ஹரிப்ரியா

இப்பொ இருக்குற movies கால கட்டங்கள்ள இந்த இன்னும் எடுக்க கூடிய directors களுக்கு வந்து நீங்க என்ன வந்து பதிவு பண்றீங்க ஹரிப்ரியா இந்த மாதிரி movies எடுத்தா நான் இப்டி இருக்கும் concept அப்டினு நெனைக்குறத நீங்க என்ன நெனைக்குறீங்க

அந்த இதுல வந்து work பண்ற எல்லாரயும் நீங்க என்ன மாரி நெனைப்பீங்க ஒரு movie எடுக்குறாங்கனா அந்த hero heroine -அ வச்சு பெருமையா நெனைப்பீங்களா? இல்ல அந்த movie -ல நடிக்கற அந்த கதாப்பாத்திரங்கள வச்சு நீங்க ஒருத்தர identify பண்ணுவீங்களா? ஹரிப்பிரியா line -ல இருக்கீங்களா? ஹரிப்பிரியா ஆஹ் சொல்லுங்க ஹரிப்பிரியா.

ஒரு movie release ஆக எவ்வளவு பேர் அதுல work பண்றாங்கனு உங்களுக்கு புரியுதுங்களா ஹரிப்பிரியா? ஏன்னு பாத்தீங்கனா ஒரு படத்தோட கருத்து வந்து உடனே இது இப்படி இருக்கு அப்படி இருக்குனு சொல்லிடறாங்க But வந்து நீங்க அந்த கதைய வந்து release பண்றதுக்குள்ள அதுக்குள்ள எவ்ளோ workers work பண்ணிருப்பாங்க. எவ்ளோ telecast பண்ணிருப்பாங்க. அந்த promo போட்டு இது மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இவ்ளோ work பண்ணி ஒரு simple -ஆ சொல்லிடறாங்க சில பேர் ஒரு movie release ஆகும்போது ஆம்மா ஹரிப்பிரியா. ஏன்னா இந்த காலத்துல வந்து advance technology -ல நம்ம இருக்கோம். But பாத்தீங்கனா அந்த காலத்துல வந்து திரையரங்குகள் இந்த மாதிரி எதுவுமே கெடையாது இல்லீங்களா? ஆனாலுமே அந்த காலத்திலயே நல்ல திரைப்படங்கள் movies -லாம் நல்லபடியா கொண்டு கொண்டு வந்திருக்காங்க. அந்த காலத்து மனுஷங்களுக்கு அவ்ளோ knowledge knowledge இருந்தங்காட்டியும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம technology உயர்ந்திருக்கு

நம்ம பெருமையாவே நெனைக்கலாம் ஹரிப்பிரியா. ஏன்னு பாத்தீங்கனா ஒரு movies release ஆக அதுல எவ்ளோ பேர் work பண்றாங்கறதையும் தாண்டி அதுல நடிக்கற co-worker, artist, singer இதுல மூலியமா எவ்ளோ பேருக்கு வந்து ஒரு job work கெடைக்குதுனு உங்களுக்கு புரியுதுங்களா ஹரிப்பிரியா? Oppertunities நெறைய கெடைக்குது. அந்த கேமராமேன் இருந்து Makeup ஒவ்வொருத்தருக்கும் அந்த job -ங்கறது வந்து அந்த எடத்துல vacancy கெடைக்குது

ஆமா ஹரிப்பிரியா. ஆனா அதுல எவ்ளோ work பண்ணிருக்காங்க அதுல எவ்ளோ

அதுக்கப்பறம் பாத்தீங்கனா last அதுக்கப்பறம் ஒரு movie போனோம். அதுக்கப்பறம் இன்னும் போகலைங் ஹேரிப்பிரியா. உங்க நீங்க movies போகும்போது உங்க வீட்ல இருக்க எல்லா பேரியும் கூட்டிட்டு போவீங்களா இல்ல நீங்க உங்க friends ஓட போயிட்டு வந்திருவீங்களா?

அதுவும் நல்லது. இதே நீங்க family ஓட movies போனா யாராலையும் எதுவும் கேக்க முடியாது. நீங்க பயப்பட தேவையில்ல. Safe and secured பாத்தீங்கனா அவங்களும் வீட்லயே இருக்கறது. அவங்களும் வீட்லயே இருக்கறாங்க இல்லைங்களா? Family -ல இருக்கறவங்களும் வேலைக்கு போறாங்க அவங்களுக்கும் pressure -ஆ இருக்கும். So வந்து இந்த மாதிரி movies -ல concentrate பண்ணும்போது கொஞ்ச நேரம் mind relax -ஆ இருக்கும். Focusing -லாம் மறந்து கொஞ்ச நேரம் இதுல வந்து focus பண்ணி ஒரு entertaining -ஆ movies அமையுது இல்லீங்களா

ஜாலியா இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கனா அவங்களுக்கும் ஒரு mind relaxing -ஆ இருக்கும் ஒரு movies பாக்கறதனால mind relax -ஆ இருக்கும். கருத்துக்கள் நல்ல கருத்துக்களா இருந்த எல்லார் மனதிலையும் பதியும் இல்லைங்களா? ஒரு படத்தோட ஒரு movie ஓட கதை வந்து எல்லாரோட மனசிலையும் பதியும் நம்ம நேரடியா சொல்ல முடியாதத இந்த மாதிரி movies மூலியமா அவங்களுக்கு புரிய வச்சிரலாம் ஹரிப்பிரியா ஏன்னு பாத்தீங்கனா நம்ம நேரா நேரடியா, சொல்லுங்க சொல்லுங்க ஆமா நீங்க ஒரு கருத்த சொல்லும்போது அத எடுத்துக்க மாட்டாங்க. அந்த படத்துல அந்த concept வந்ததுனு வச்சுக்கோங்களேன், நீங்க நேரடியா கருத்த அவங்கள்ட்ட பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த mind வந்து அந்த அளவுக்கு capture பண்ணிக்கறதில்ல. இதே ஒரு movies -ல நீங்க வந்து அந்த கதைல வந்து எடுக்கும்போது அவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கனா mind focusing full -ஆ அந்த கருத்துல போய் பதிவாயிடுது இல்லைங்களா

உம் இல்ல நம்ம weekend -ன்றது அந்த weekend time -ல வந்து மத்த time வந்து full pressure -ஆ இருக்கறது வந்து இந்த weekend இல்ல monthly once twice இதுமாதிரி வந்து நம்ம mind -அ வந்து relax பண்றதுக்கு இந்த movie கண்டிப்பா வந்து உதவுது இல்லைங்களா? படத்துக்கு வரும்போது போறோம்னு சொன்னாலே அதுங்க மொகத்துலலாம் ஒரு சந்தோஷம் கூடிரும் இல்லீங்களா? நீங்க என்ன நெனைக்கறீங்க ஹரிப்பிரியா? அந்த காலத்து movies -க்கும் இப்போ இருக்க recent time movies -க்கும் copmpare பண்ணீங்கனா உங்களோடைய opinion என்ன சொல்வீங்க ஹரிப்பிரியா? என்னோட கருத்து பாத்தீங்கனா ஹரிப்பிரியா அந்த காலத்து movie -ங்கும்போது அவங்க கருத்துக்கள் ஒரு பக்கம் எடுத்தாலும் மக்களுக்கு புரியுர மாதிரி வகையில பதிய வச்சாங்க இல்லீங்களா? மூனாவது பாத்தீங்கனா கவியரசண்ணே. அந்த காலத்து பாடல்கள்லாம் பாத்தீங்கனா அர்த்தமுள்ளதாக இருக்கும்

ஆமா அந்த காலத்து பாடல்கள்லாம் கேட்டீங்கனா அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு பாடலுமே பாத்தீங்கனா ஒரு அர்த்தமுள்ளதாகவே இருக்கும். ஒரு பாடல் வரி எடுத்துக்கிட்டீங்கனா அந்த line வாழ்க்கை நெறி வாழ்க்கை நடைமுறைகளோட சம்மந்தப்பட்டதா இருக்கும். அந்த ஒரு பாடல் எடுத்துக்கிட்டீங்கனா வாழ்க்கை நடைமுறைகளோட சம்மந்தப்பட்டதா இருக்கும் இல்லைங்களா?

அதாதா நீங்க சொல்றது வச்சு பாத்தீங்கனா அந்தந்த தலைமுறைகளுக்கு தகுந்த மாதிரி அதுதா சொல்றேன். அந்தந்த காலத்துகட்டங்கள்ல பாத்தீங்கனா அந்தந்த கால generation -க்கு தகுந்த மாதிரி நாம மாறிக்கறது நல்லது இல்லீங்களா? அதனாலதா movies கூட பாத்தீங்கனா அப்பப்போ technology -க்கு தகுந்த மாதிரி மாத்திக்கறாங்க concept -அ

ஆமா ஹரிப்பிரியா. இன்னொன்னு பாத்தீங்கனா இப்போ இருக்கற generation -ல அந்த காலத்து songs -தா வந்து இப்போ retelecast பண்றாங்க இல்லீங்களா?

நம்மள்க்கு அத கேக்காதவங்கக்கூட இந்த மாதிரி வந்து புதுவிதமான -அ கலந்து கொடுக்கும்போது எல்லாரும் வந்து அனைவரும் விரும்பி கேக்கறாங்க இல்லீங்களா? என்ன ஹரிப்பிரியா?

உம் ஆமாங்

புதியதாக இப்போ இருக்கற காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரியும் வந்து கதை எழுதறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கனா வந்து இளம் தலைமுறையினருக்கு இந்த மாதிரி movies -அ கொண்டு போய் சேக்கறதுக்காகவும் கதை எழுதறாங்க

இன்னொன்னு பாத்தீங்கனா குடும்பத்தோட சேந்து மகிழ்ச்சியா இருக்கறதுக்கு இந்த movies ரொம்ப உதவுது இல்லைங்களா? குடும்பத்தோட சேந்து நாம பாக்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு மன நிறைவாவும் இருக்கு

ஆஹ் எனக்கு கேக்குதுங் ஹரிப்பிரியா. இப்போ நா என்ன சொல்ரேனு பாத்தீங்கனா ஒரு மனசுலையும் பதிய வைக்கற மாதிரி இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கனா கொழந்தைங்க வரைக்கும் எல்லாம் reach ஆகுது ஒரு entertainment -ஆவும் இருக்கறதில்லாம family -யோட time spend மாதிரியும் இருக்கும் இல்லைங்களா? குடும்பத்தோட மன நிறைவா பொழுத கழிக்கறதுங்கறது சாதாரணம் கெடையாது. அப்போ ஒரு movies பாக்கும்போது உங்க mind full -ஆ relax ஆகுது Stress கெடையாது. Stress full -ஆ கொறையுது உங்களுக்கு. குடும்பத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியான நிறைவான தருணங்களா இருக்கு

ஹம் ஆமாங்க இப்போ நீங்க சொல்றது correct -தா but வந்து ஒரு அதுதா சொல்றேன் ஒரு movies -ல எடுத்துக்கிட்டீங்க அப்டீனா அது full -ஆ அந்த concept -ல இருந்து எல்லாமே வந்து மக்கள்க்கு கொஞ்சம் reach ஆயிருது அடுத்தது பாத்தீங்கனா reach ஆகறதுமில்லாம world wide வந்து எல்லா மக்களும் அத கொண்டாடறாங்க. ஒரு movies -அ இப்போ கூட நீங்க movies -ல latest -ஆ எடுத்துக்கிட்டா இந்த triple R வந்துச்சு இல்லைங்களா

இந்த படத்துக்கு பாத்தீங்கனா நெறைய award கூட கொடுத்திருக்காங்க

இந்த மாதிரி ஒரு திரைக்கதை வந்து உங்கள வசனம் எழுத சொன்னாங்க அப்டீனா நீங்க எழுதுவீங்களா ஹரிப்பிரியா? இந்த மாதிரி ஒரு movies ஒரு movies க்காக உங்கள concept எழுத சொன்னா நீங்க எழுதுவீங்களா? ம்ம் இல்லீங்க ஹரிப்பிரியா நா இன்னொன்னு கேக்கறது என்னன்னா, உங்களோட கருத்துக்கள வந்து நீங்க பதிவு பண்ணுங்க. நா என்ன கேக்கறேன் அப்டீனு பாத்தீங்கனா, ஒரு director உங்கக்கிட்ட concept வந்து எழுதி தர சொல்றாங்க. ஒரு movie வந்து பண்லானு சொல்லி உங்கக்கிட்ட ஒரு financier வந்து உங்கக்கிட்ட வந்து கேக்கறாங்க அப்டீனா உங்களுக்கு கதை எழுதி தர சொல்றாங்க அப்டீனா நீங்க எழுதி கொடுப்பீங்களா ஒரு movies -க்கு நல்ல கருத்துக்கள கொண்டு போய் சேர்ப்பீங்களா?

ஆமா மா ஹரிப்ரியா ஏன்னு பாத்தீங்கனா ஒருத்தர் ஒரு அவங்க movie வந்து சொன்னன் பாத்தீங்களா முன்ன சொன்ன மாதிரி ஒரு படத்த எடுக்குறதுக்கு அவங்க அவங்க வந்து எவ்வள்வு கடின உழைப்பு வந்து இந்த movies அவங்க spend பண்றாங்க இல்லீங்களா ஏன்னா உழைப்பு வந்து உங்களுக்கு உழைப்பு வந்து ஆமா ஹரிப்ரியா ஒரு movie க்காஹ உயிர விட்டவங்களும் இருக்குறாங்க அத நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்கொம் இல்லீங்களா சேரி ஹரிப்ரியா இத பத்தி நீங்க வேற ஏதாவது சொல்றீங்களா ஹரிப்ரியா movies ஒரு topic வெற்றியடைந்தங்கிறதுக்கும் வெற்றியடையவும movies க்காஹ வாழ்த்துக்க்ள் சொல்லிக்குளாம் ஹரிப்ரியா சேரி சேரிங்க ஹரிப்ரியா உம் சேரி ஹரிப்ரியா முடிச்சிக்கிங்களா ok நன்றிங்க ஹரிப்ரியா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

own பண்ணணுன்னு நினைப்பாங்க, எதையுமே control பண்ணனும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்க மாட்டாங்க. so இது வந்து ஒரு ஒரு ஒரு asset protection மாதிரி இது. ஏன்னா நம்ம இதுவரைக்கும் ஒரு asset எப்படி சம்பாதிக்கறது? ஒரு asset அ வச்சு என்ன பண்றது? அப்படின்ற மாதிரி பாத்தோம். அந்த இதுவரைக்கும் சம்பாதிச்ச asset ஓ, இல்ல இதுவரைக்கும் சேத்து வச்ச ஒரு asset ஓ அதாவது protect பண்றதுக்கு வந்து corporation அப்படின்றது உண்மையிலயே ஒரு mandatory ஆன விஷயம். அந்த இதுல இன்னும் author ஆஹ் conclude பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு individual ஆ இருந்தாலும் சரி நீங்க suppose ஒரு considerable amount க்கு மேல make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 ஒரு poor person பாத்தீங்கன்னா earn பண்ணுவாங்க. tax கட்டிட்டு மீதி இருக்கறத தான் spend பண்ணுவாங்க. so author என்ன suggest பண்றார் அப்படின்னா உங்களோட corp~ உங்களோட asset அ சுத்தி உங்க corporation வந்து ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி வச்சுக்கோங்க.